அங்கு பூ கட ஒன்னு இருக்கு.

அங்க மூணு பேர் நின்னு வேடிக்க பாத்துட்ருக்காங்க.

அங்க ஒரு பைய நின்னுட்ருக்கா அவ பக்கத்துல நீச்சல் கொளோ ஒன்னு இருக்கு.

அ ட்ரெயின் ரோட்டுக்கு வெளில ஒருத்தர் நிக்கிறாங்க.

ஏதோ வெளிநாட்டோட அதர் ஸ்டேட்டோட கம்பெனி .

சுத்தி காடா இருக்கு நறைய பாறைங்க இருக்கு.

முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க நிக்கிது அங்க ஒரு பைய நடந்து போயிட்ருக்கா.

இதுல ஒரு டேங்க் இருக்கு மேல ஒரு பழைய காலத்து இன்ஜின்ருக்கு .

மேல மயில் ப்ளூ கலர் மயில் குடுத்துருக்காங்க உள்ளார சாமி படோ வச்சு பண்ணிருக்காங்க.

மூணு பேர் உக்காந்தி சாப்டுட்ருக்காங்க இங்க நாலு ரெட் கலர் சேர் காலியா இருக்குது ஒரு டேபிள்ட்ருக்கு .

ஒரு ஆமினி வேன் ஒன்னு இருக்கு.

சைடுல அழகுக்கு ஒரு பூச்செடி வச்சுருக்காங்க.

இங்க ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

பிரவுன் கலர் அட்டப்பெட்டியில் பிளாக் கலர்ல என்னவோ இருக்கு.

இது சில்ட்ரன்ஸோட பேன்சி டிரெஸ் காம்பிடீஷன் நெனைக்குற--

டிரஸ் போட்ருக்காங்க ஒரு பொண்ணு ஏஞ்சல் டிரஸ் போட்ருக்கா.

ஹ ஆஃபீஸ்ன்தா நெனைக்கறே நெறைய நெறையா பேர் கூட்டமா நிக்கறாங்க.

ரெண்டடுக்கு மாடி ஒன்னு இருக்கு கீழ ஒன்னு இருக்கு நெறையா ஆளுங்க இருக்காங்க.

இது கொக்ககோலா கூல்ட்ரிங்ஸ் பாட்டில்ஸ் இருக்கு.

அதே மாரி விண்டோ கிளாஸ்லா இருக்கு.

பெரிய சிலுவ இருக்கு ஒரு கரண்ட் போஸ்ட்டு இருக்கு ரெண்டு மரம் இருக்கு.

இது ஊட்டி பஸ் ஸ்டேன்டு .

க சாப்ட்டு தொட்டு சாப்ட்டுகிறதுக்கு சட்னி இருக்கு.

பிளாக் கலர் கார ஒருத்தர் வாஷ் பண்ணிட்ருக்காங்க ரைட் சைடுல டி_வி_எஸ் ஸ்கூட்டி ஓட போ--

வர்க் ஆயிட்ருக்ற ஒரு பில்டிங்கு .

இது ஒரு பழக்கட ரெட் கலர் ட்ரே ஒன்னு இருக்கு.

இன்னொரு இனோவா கார் ஒன்னு நிக்கிது ஒரு வேன் நிக்கிது.

சாதன அப்டினு அதுல பேர் போட்ருக்கு இங்க ஒரு வைட் கலர் கார் நிக்கிது.

இது ஒரு பெட்ரோல் பங்க்கு இந்தியன் ஆயில்லு .

அ டவேரா ஒன்னு இருக்கு பிளாக் கலர் கார் ஒன்னு இரு--